கண்டிப்பா விவசாயம் அழியாது சரி அபிஷா வைக்கட்டா?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

அப்படின்னு யாருமே எந்த தடையும் சொல்லலை அதனால இந்த கல்வி அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாதான் பார்க்கணும் இந்த கல்வி அப்படிங்கிறது நமக்கு கண்ணு மாதிரி அதனால இந்த கல்வியை நம்ம என்றைக்கும் விட்டிடவேகூடாது.